எல்லா காலகட்டத்திலயும் நம்ம உடம்ப வந்து பக்குவமா வச்சிக்க வந்து நமக்கு உதவியா இருக்கும் இப்படி வானிலை மாற்றத்தோட முக்கியத்துவத்த வந்து நாம பல வாயில்ல வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அத நாம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படினு வந்து அஹ் பலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்ப இருக்கற தொழில்நுட்பத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத விஷயமே இல்ல so இந்த மாரி வானிலை பத்தி நாம அஹ் நிறைய தெரிஞ்சுக்கலாம் தீடிர் மாரடைப்பு எனும் cardiac arrest இளைஞர்களின் காவி வாங்கி வரும் வாங்கி கொண்டிருக்கும் நிலையில் இதற்கு என்ன காரணம் என்பதற்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் இதை தடு~ அதாவது திடீர் மாரடைப்பு அல்லது இதய துடிப்பு முடக்கம் என்று சொல்லக்கூடிய இது உயிருக்கு ஆபத்தான நிலை பெரும்பாலும் அறிகுறிகள் இல்லாமல் வரலாம் வேலை செய்து கொண்டே இருக்கும் இதயம் எதிர்பாராத இதய செயல்பாட்டின் இழப்பால் சுயநினைவு இழப்பு மற்றும் உயிரிழப்பு அபாயங்களை கொண்டு இந்நிலையில் ஏற்பட்டவர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்திற்க்குள் காரணம் கண்டறிந்து சிகிச்சை அளிக்காவிட்டால் சட்டென்று உயிரிழக்க நேரிடலாம் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் உயிர் பிழைக்கும் வாய்ப்பை இழப்பார்கள் இதயத்துக்கு இதம் தரும் மஞ்சள் ஆயுர்வேதம் புரிந்து புரிந்திருக்கும் அவ்வாறு குறிப்புகள் திடீர் மாரடைப்பு உங்கள் இதயம் துடிப்பதை நிறுத்தும் இரத்தத்தை pump செய்வதை நிறுத்தும் இதனால் செயல்களுக்கு தேவையான oxygen ஐ பெற முடியாமல் போகும் உயிரணுக்களுக்கு oxygen இல்லாததால் இதயத்துடிப்பு சில நிமிடங்கள் ஆபத்தாக மாறிவிடும் அதனால் உடனடி உதவி இருந்தால் மட்டுமே உயிர்பிழைக்க வாய்ப்புகள் அதிகம் சமீப காலமாக இந்த வயதில் என்ன

தவிர வாழ்க்கை முறையிலான காரணங்கள் முதலில் தெரிந்து கொள்வோம் சிலருக்கு சில வயதிலேயே சர்க்கரை நோய் இருக்கலாம் அதை கட்டுக்குள் வைக்க தவறும் போது முறையான சிகிச்சை இல்லாத நிலையிலும் இந்த அபாயத்தை இவர்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் உயர் இரத்த அழுத்தம் இருக்கலாம், குழந்தை பருவத்திலேயே அதிக கொழுப்பு பிரச்சனை இருக்கலாம், இது மரபணு ரீதியாக வரக் கூடியது இளைஞ்ர்களுக்கு மன அழுத்தம் வருவது ஆஹ் வருவது கூட திடீர் cardiac arrest அபாயத்தை உண்டாக்க

இவை தவிர BP இருக்காது sugar இருக்காது ஆனால் திடீர் மாரடைப்பு என்னும் cardiac arrest சமீப காலத்தில் இளைஞர்களிடம் அதிகம் பார்க்கிறோம் அவர்கள் முன்கூடியே கொரோனாவை எதிர்கொண்டவர்கள் என்பது தெரிய வந்தது மருத்துவ ரீதியான காரணங்களை இப்போது பார்க்கலாம் பொதுவாக இது மரபு வழியாக வந்திருக்கும் அல்லது முன்கூட்டியே கண்டறியப்படாமல் இருந்திருக்கும் இதுவே இளைஞர்களிடையே திடீர் மாரடைப்புக்கு பொதுவான காரணமாகும் இது இதயத்தின் கீழ் அறைகளில் உள்ள எனப்படும் தசை செல்களை என்றன இது அசாதாரண இதயத் துடிப்பை உண்டாக்கும் பெரும்பாலும் உடற்பயிற்சியின் போது தீவிரமாகி cardiac arrest உண்டு செய்யலாம் உடற்பயிற்சி செய்வதால் இதயக்கோளாறு தடுக்கலாம் என்ன மாதிரியான உடு~ உடற்பயிற்சி செய்ய வேண்டும் தெரியுமா coronary தமனிகள் இதயத்தோடு இணைவதில் குறைபாடுகள் இருக்கலாம் இந்த குறைபாடுகள் உடற்பயிற்சியின் போது கடினமான வேலைகளை தொடர்ந்து செய்யும் போது இதய தசைகளுக்கு இரத்த விநியோகம் குறைவதை உண்டாக்கும் மேலும் இதயத்துடிப்புக்கும் வழிவகுக்கும் coronary தமனி குறைபாடுகளை கொண்ட இளைஞர்கள் பிறக்கும் போதே குறைபாட்டுடன் பிறந்திருத்த்~ பிறந்திருந்தாலும் வயதாகும் வரை எந்த அறிகுறிகளை கொண்டிருக்க மாட்டார்கள் இதயத்தில் ஒரு கூடுதல் மின்பாதை ஒரு மாற்றுப்பாதையை உருவாக்கி விடாது மிக வேகமாய் pump செய்ய முடியும் மற்றொன்று என்னும் வலது என்~ disposia ஆகும் இந்த நிலை பரம்பரையாக வரக்கூடியது இதயத்தில் சில தசைத்திசுக்களை வ~ வடு திசுக்களால் மாற்றப்படுகின்றன இது நோய்த்தொற்றால் தூண்டப்படும் நிலை இந்நிலை உண்டாகும் போது இதயத்தின் சுவர்கள் வீக்கமடைகின்றன குழந்தைகள் பெரும்பாலான myo cardiacs வளர்ப்புகள் virus போன்ற virus இதயத்தில் நுழையும் போது நிகழ்கின்றன இது bacteria பூஞ்சை அல்லது ஒட்டுண்ணி நோய் தொற்றுகள் மற்றும் சில மருத்துவர்களுக்கு ஒவ்வாமை எதிர் விளைவுகளால் உண்டாக்கிறது பெரும்பாலும் உயரமானவர்களாகவும் நீண்ட கைகளை உடையவர்களாகவும் இருப்பவர்கள் இந்நிலையை குறித்து உணராமல் இருப்பார்கள் இந்த இணைப்பை திசுநோய் இதயத்தின் பெருநாடி இரத்தக் குழாயில் தண்ணீரை உண்டுசெய்யும் சிலது சிலருக்கு homocysteine level ஆன அளவு இரத்தத்தில் அதிகமாக இருக்கும் இவர்கள் திடீர் மாரடைப்பு அபாயத்தை எதிர்கொள்ள நேரிடலாம் சில பேர் சிலருக்கு இரத்தம் உரையக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் இவர்கள் இளவயதில் heart attack வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு healthy heart க்கு simple ஆன குறிப்புகள் இளைஞர்களிடையே திடீர் மாரடைப்பு அபாயத்தை குறைக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் சில உண்டு முப்பது வயது நாற்பது வயதுக்கு மேல்தான் பரிசோதிக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது இப்போது எல்லா வயதினருக்கும் இதய கோளாறுகள் உருவாகி விட்டது என்பதனால் முன்கூட்டியே பரிசோதனை பாதுகாப்பானது அதிலும் ஆபத்து காரணங்களில் இருப்பவர்கள் இதை அலட்சியம் செய்யவே கூடாது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் கூட வளர வளர வழக்கமாக அன்றாட பரிசோதனைகள் தேவை இதனால் முன்கூட்டியே வரக்கூடிய திடீர் மாரடைப்பு ஏற்படுத்தும் ஆ~ ஆபத்து கா~ காரணிகளை கண்காணிக்க முடியும் மேலும் முழுமையான உடல் பரிசோதனை மற்றும் விரைவான சுகாதார வரலாற்றை பெறுவதற்கும் இது நல்லது குடும்பத்தில் யாருக்கேனும் இருந்தால் குழந்தைகள் உறவினர்கள்

ட்டு உடல் செயற்பாட்டுகளின் போது உண்டாகும் மாற்றங்கள் குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டு அதன்மூலம் அறியலாம் பரம்பரை இதயத்தசை அல்லது இதயத்தில் மின் பிரச்சினை உள்ள குடும்ப உறுப்பினர் உடற்பயிற்சியின் போது மார்பு வலியை எதிரக்கொள்பவர்கள் உடற்பயிற்சி செய்யும் போது மயக்கம் அல்லது வலிப்பு போன்றவற்றை எதிர் கொள்ளலாம் இரத்த அழுத்தத்திற்கும் மாரடைப்புக்கும் என்ன தொடர்பு எப்போது பாதிக்கும் இதய நிபுணர் விள~ க்கம் கண்டறியப்படாத அசாதாரண இதயத்துடிப்பு கொண்டிருப்பவர்கள் பிறவி இதய குறைபாட்டுடன் பிறப்பது அதன் பிறகு இதய அறு~ அறுவை சிகிச்சை செய்தாலும் கூட அவ்வப்போது அறிகுறிகளை கவனிக்க வேண்டும் மருத்துவரின் ஆலோசனையும் உடலில்~ ல் கொழுப்பு அளவு இதய செயற்பாட்டு பற்றி அறிய ECG echo நீரழிவு பரிசோதனை போன்றவற்றை சீரான இடைவேளையில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் வளர வளர பரிசோதனைக்கு தேவை இதனால் முன்கூட்டியே வரக்கூடிய திடீர் மாரடைப்பு ஏற்படுத்தும் ஆபத்து காரணிகள் கண்காணிக்க முடியும் மேலும் முழுமையான உடல் பரிசோதனை மற்றும் விரிவான சுகாதார வரலாற்றை பெறுவதற்கு இது நல்லது இது நோய்த்தொற்றால் தூண்டப்படும் நிலை இந்நிலை உண்டாகும் போது இதயத்தில் சுவர்கள் வீக்கம் அடைகின்றது குழந்தைகளில் பெரும்பாலான myo cardiacs இல் virus போன்ற virus இதயத்தில் நுழையும் போது நிகழ்கின்ற இது bacteria பூஞ்சை அல்லது ஒட்டுண்ணி நோய்த்தொற்றுகள் மற்றும் சில மருத்துவர்களுக்கு ஒவ்வாமை எதிர் விளைவுகளால் உண்டாகிறது coronary தமனிகள் இதய குறைபாடுகள் இருக்கலாம் இந்த குறைபாடுகள் உடற்பயிற்சியின் போது கடினமான வேலைகளை தொடர்ந்து செய்யும் போது இதயத்தசைகளுக்கு இரத்த விநியோகம் குறைவதை உண்டாக்கும் மேலும் இதயத்தடுப்புக்கும் வழிவகுக்கும் coronary தமனி குறைபாடுகளை கொண்ட இளைஞர்கள் பிறக்கும் போதே இந்த குறைபாட்டினை பிறந்திருந்தாலும் வயதாகும் வரை எந்த அறிகுறிகளையும் கொண்டிருக்கமாட்டார்கள் சுயநினைவு இழப்பு மற்றும் உயிரிழப்பு அபாயங்களை உண்டாக்கும் இந்நிலை ஏற்பட்டவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் கா~ காரணம் கண்டறிந்து சிகிச்சை அளிக்காவிட்டால் சட்டென்று உயிரிழக்க நேரிடலாம் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் உயிர் பிழைக்கும் வாய்ப்பை இழப்பார்கள் இதயத்திற்கு இதம் தரும் மஞ்சள் ஆயுர்வேதம் பரிந்துரைக்கும் அபார குறிப்புகள் திடீர் மாரடைப்பு உங்கள் இதயம் துடிப்பதை நிறுத்தும் இரத்தத்தை pump செய்வதை நிறுத்தும் இதனால் செல்களுக்கு தேவையான oxygen ஐ பெறமுடியாமல் போகும் உயிரணுக்களுக்கு oxygen இல்லாததால் இதயத்துடிப்பு சில நிமிடங்களில் ஆபத்தாக மாறி~ அதனால் உடனடி உதவி இருந்தால் மட்டுமே உயிர்பிழைக்க வாய்ப்புகள் அதிகம் சமீப காலமாக இந்த வயதில் என்ன பெரிதாக வந்துவிட போகிறது என்று இளைஞர்கள் அலட்சியம் செய்வதால் தீவிரமான நிலையில் மருத்துவமனைக்கு வரும் முன்பே உயிரை இழக்கிறார்கள் இவ்வாறு கொடுப்பதன் மூலம் அவரது இதயத்துடிப்பை கொண்டுவர முடியும் உடனே நுரயீரல் செயலாற்றையும் அவருடைய நினைவுகளையும் திரும்ப கொண்டுவர முடியும் இதுதான் இதயத்துடிப்பு நின்றவர்களுக்கும் முதலுதவியாக நாம் செய்ய வேண்டியது இதை எப்படி செய்ய வேண்டும் என்றால் நமது இடது புறத்தில் இடது புறத்தில் நெஞ்சில் பதினைந்து முறை நெஞ்சில் அழுத்தம் குடுத்தால் இது ஒரு இரு முறை வாயோடு வாய் வைத்து சுவாசத்தை கொடுக்க வேண்டும் இப்படி CPR சிகிச்சை மூலம் நோயாளிகளின் இதய செயல்பாட்டை கொண்டுவந்தவுடன் அவருக்கு தேவையான உயிர் காக்கும் மருந்துகளை கொடுக்க~ கொடுக்கலாம் ஐந்து நிமிடங்களுக்கு செயல்ப~ இந்த ஐந்து நிமிடங்களுக்குள் நெஞ்சு பகுதியில் அழுத்தம் கொடுக்கும் CPR சிகிச்சை செய்தால் மட்டுமே அவரை பிழைக்க வைக்க முடி~

ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு செயல்களும் இரத்தத்தை pump செய்து கொடுப்பது இதயம்தான் இதயத்திற்கே இரத்தத்தை supply செய்வது coronary artery என்பதாகும் இந்த artery ன் செயல்பா~ இந்த artery ன் செயல்பாடு என்னவென்றால் இதயம் துடிப்பதற்காகவும் இரத்தத்தை pump செய்து அனுப்புவதற்கு பயன்படுகிறது நன்றி வணக்கம்

சரிங்க. எத்தன நாள் tour ங்க?

சரிங்க. சரிங்க book பண்ணிக்கலாம் book பண்ணிக்கலாங்க.

நீங்க எப்ப book ஹம் உங்களுக்கு doubts இருந்தா கேளுங்க. இல்லைங்க, இப்ப நீங்க வந்து அந்த அன்னைக்கே குடுக்கணும்னு இல்ல. ஒரு உம் advance க்கு ஒரு ஆயிர ரூபா மட்டும் குடுங்க. அப்பறம் மீதி இருந்து போயிட்டு வந்ததுக்கு அப்பறம் குடுக்கலாம் நீங்க. அதுலாம் எந்தப் பிரச்சனையும் இல்ல. நீங்க போயிட்டு வந்து கூடக் குடுக்கலாம்.

அப்டிலா எடுக்க மாட்டோங்க நாங்க. amount வந்து அந்த மாரி எதும் நடந்துச்சுனா, நீங்க போய்ட்டு மறுபடியு trip க்குனு வர்ற மாரி இருந்துச்சுனா அந்த இதுலயு வந்துக்கலாம். அப்டி நீங்க trip போவலன்னு சொன்னிங்கனாலு full amount ட அப்டியே வாங்கிகளா நீங்க. amount எல்லா நாங்க எடுக்க மாட்டோ. உம் அதுலலா எந்த பிரச்சனையும் இல்ல இருக்காதுங்க. இல்ல safety குன்னு நாங்களா ஆளுங்கள கூட்டிட்டு வரோ, அவங்க பாத்துகுவாங்க. safety கெலா நீங்க பயப்படவே வேணா, நாங்க ஹம் ஏற்பாடெல்லா பண்ணிருக்குறோ நாங்க. நீங்க குழந்தைங்களையு கூட்டிட்டு வர்லா, அஹ் அப்டியே பொண்ணுங்களுக்கு safety இருக்கு, எல்லாத்துக்குமே safety யாதா இருக்கு.

comfortable லாதா இருக்குங்க. pictures அனுப்பி விட்ருக்கே, உம் அனுப்பி விட்றே நீங்க நீங்க book பண்ணிட்டு சொல்லுங்க, நா pictures அந்த hotel pictures வந்து அனுப்பி விட்றே நானு, நீங்க பாருங்க. நல்ல hotel தா நல்ல hotel குதான கூட்டிட்டுப் போறோ.

சரி நா வந்து ஹம் pictures எல்லா அனுப்பிவிட்டர்றேங்க, hotel pictures சே, தங்குறதுக்கு room மு எல்லா நாங்க நீங்க சொல்லிடிங்கனா நாங்க அப்பயே போய் book பண்ணிருவோ நாங்க. அந்த hotel book பண்ணிடோனா, அங்கயே room தங்கிட்டு, அங்கயே சாப்பாடுலா நல்லா இருக்குது. நல்ல hotel தா நாப் பாத்து இது பண்ணுவே. அந்த மாரி ஒடம்பு சரி இல்லாம போகறதுக்கொசரோ நானு சாப்பாடு சாப்டு ஒடம்பு சரில்லாம போயிரு பாத்திங்களா, அந்த மாரிலா எது பண்ணல. நல்ல hotel தா book பண்ணிருக்குறே நானு. இல்லிங்க, பாதுகாப்பா போறோம்ல நம்ம, பாதுகாப்பா போகும்போது அப்படி ஒவ்வொ ஒருத்தர் miss ஆனாலுமே எங்களதா வந்து கேள்வி கேபிங்க. அதனால நாங்க பாத்துக்குவோ. எங்களுக்குனு மூணு group மூணு பேரு நாலு பேரு எனக்குனு help பண்றவங்க இருகாங்கல்ல, அவங்களு எங்க கூட வருவாங்க, அவங்களு வருவாங்க, அவங்களு பாத்துகுவாங்க எல்லாமே. இல்ல இல்லிங்க. அது வந்து dress போட்றது உங்களோட choice தா, அதுல நாங்க எது சொல்ல முடியாது அது உங்களோட விருப்பந்தா. இல்ல இல்லிங்க, நாங்க வந்து rules பேசமாட்டோ. இப்ப நீங்க trip புக்கு வந்துருக்குறது leave ல study leave ல leave ல வந்திருக்கிங்க summer leave ல வந்திருக்கிங்க. அப்டி வந்திருக்குறது place எல்லா சுத்திப் பாக்குறதுக்குதா. அதனால நீங்க உங்களுக்குப் புடிச்ச place எல்லாத்தயுமே நீங்க சுத்திப் பாருங்க, நாங்க எது கேக்க மாட்டோ நாங்க. நீங்க போய்ப் பாக்கலா, enjoy பண்ணலா நீங்க. உம் இப்ப நீங்க வந்து park கு, black thunder ரு, கேரளா, ஊட்டி இந்த மாரிலா சொன்னிங்கல்லங்க, அந்தந்த ஊர்ல ஹம் என்னென்ன place வந்து இதா இருக்குதோ, அந்த place கு எல்லாத்துக்கு கூட்டிட்டுப் போவோ நாங்க. ஏனா அது எங்களுக்குத் தெரியு அதனால கூட்டிட்டு போய்க் காட்டுவோ நாங்க உங்களுக்கு. உம் எல்லா இடமு safety யாதா இருக்கு. நாங்களு safety யாக் கூட்டிட்டு போய்ட்டு, நாங்களு safety யாக் கூட்டிட்டு வந்துருவோ. இல்ல, அதுகெல்லா charge எது பண்ண மாட்டோ. அப்டி உங்களுக்கு vomite இதுமாரி வர மாதிரி இருந்ததுனா, நீங்க மாத்தர மட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கணு. vomite வராம இருக்கறதுக்கு அந்த மாத்தர போடுவாங்க பாத்திங்களா, அந்தமாரி ஒன்னு மாத்தர மட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கங்க. அப்டி நீங்க suppose வாந்தி எடுத்தாலு நா எது கேக்க மாட்டே, அதவந்து நாங்க பாத்துக்குவோ. நாங்க bus நாங்க இது பண்றோ, அதனால நாங்க பாத்துக்குவோ அதெல்லா. அதெல்லா கேக்க மட்டோ, charge கேக்க மாட்டோ நாங்க அதுக்கு. கொசுக்கடி எல்லா இருக்காது. bus சு seat டு இருக்கு பாத்திங்களா, அந்த seat டுவந்து இது adjust பண்ற மாரிதா இருக்குது. நீங்க adjust பண்ணிட்ட படுத்துத் தூங்குறதா இருந்தாலு தூங்கிக்கலா, கால் நீட்டுறதா இருந்தாலு நீட்டிக்கலா. அடுத்தவங்களுக்கு disturbance சா இருக்காது. நீங்க மட்டு இதா வரலா, free யாக் கொஞ்சம் உட்காந்துட்டு வரலாம், பாட்டு கேட்டு வரலா, dance ஆடிட்டும் வரலா, அதெல்ல உங்க இஷ்டோ. நாங்க பாட்டு போட்டு விட்ருவோ, நீங்க வேணுனா போட்டு விட்ருவோ நாங்க, அதா நீங்க பாட்டு கேட்டுட்டு வரலா, dance ஆடிட்டு வரலா. ஆனா bus சப் பொறுத்த வரைக்கு எந்த இது இருக்காது.

cell லுதா முக்கியமா எடுத்துக்குறாங்க. mobile ல வந்து net டு on பண்ணி, bluetooth த்து on பண்ணி அப்பரமேட்டுக்கு Wi-Fi on பண்ணி அந்த இத இது பண்ணிதான இப்ப எல்லா பாட்டு bus லப்போட்டுட்டு வராங்க. அந்தமாரி நீங்க உங்க mobile ல நாங்க அந்த இது bluetooth அஹ் on பண்ணிவிட்டேனா நீங்க mobile ல connect பண்ணிவிட்டு நீங்க பாட்டு கேட்டு வரலா, dance ஆடிட்டு வரலா, அந்த bus இதுல பத்தி உங்களுக்கு எந்த problem உம் வேணா ஆஹ் உங்களோட control னு வச்சுக்கங்களே. இல்ல இல்லிங்க, driver லா எது சொல்லமாட்டாங்க. நீங்க trip கு வந்துருக்கிங்க, அதனால உங்களுக்குப் புடிச்ச பாட்டு போட்டுக்கோங்க, நீங்க உங்களுக்குப் புடிச்ச பாட்டு கேட்டக்கோங்க, எந்த மாரி இருந்தாலு பரவால நீங்கதா உங்களுடைய choice. இல்லிங்க, அந்தமாரிலா எது பேச மாட்டோ. ஏனா அவங்க வந்து couple னு எங்களுக்குத் தெரியாதுல.

சேரி சேரி, அந்த மாரிலா எது பிரச்சன இல்லைங்க. உங்களோட விருப்பந்தா எல்லாமே bus, tour எங்க போறதா இருந்தாலு எல்லாமே உங்களோட விருப்பந்தா. நீங்க எங்க சொல்றிங்களோ அங்க கூட்டிட்டுப் போறதுதா எங்களோட வேல.

இல்லிங்க, எங்க bus ல வந்து எப்டினா, ஜன்னல்லா open பண்ணியேதாங்க இருக்கு. அஹ் காத்து நல்லா வீசு, bus லப் போனாவே காத்து நல்லா வீசுமில்லங்க, AC வந்து இல்ல bus ல.

உம் ஹம் இல்லிங்க எறங்காதுங்க. ஏனா அது மேல வந்து இது போட்டிருப்பாங்கல்லிங்க, அந்தத் துணியாட்டம் கட்டி போட்டுருப்பாங்க, அதனால தெரியாது அவ்ளோக்கா heat. இல்லிங்க, நீங்க எப்டி எதிர்பாக்குறிங்களோ அதுக்குத் தகுந்தமாரி budget இது பண்ணிக்கலாங்க.

ஆஹ் அப்புடி பண்ணுவோங்க நாங்க. நீங்க ரொம்ப அதிகமா place க்கு போனிங்கனா, கம்மி amount கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிவோ, எங்களால இது பண்ண மாரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிவோ. சாப்பாடு அப்டி food poison ஆயிருச்சுனாலு நாப்போய் என்னோட செலவுலயே நாப்போய் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய்ப் பாக்குறேங்க. ஹம் நல்ல hotel லதா நா arrange பண்ணிருக்கே நா. நீங்க சொல்லுங்க நா நல்ல hotel லயே arrange பண்றே. photos கூட நா எடுத்து அனுப்புறே. இந்த hotel பரவாலயா அப்டினு உங்ககிட்ட கேக்குறே, அதுக்கு அப்றோ நீங்க சொல்லுங்க, ok சொல்லுங்க, நா அப்ப இந்த hotel இது பண்றே, அப்டி இல்லனா நா வேற hotel லக்கூட நா உங்களுக்கு இது பண்ணி குடுக்குறே நானு. இல்லிங்க அப்டி வந்து காட்றதுக்கு வாய்ப்பு இல்லிங்க நானு. நா வந்து அதிக இடத்துக்குப் போயிருக்குறே, நெறைய hotel போய்ப் பாத்திருக்குறே. ஆனா இந்த ஊரு இந்த hotel நல்லா இருக்கு அப்டின்னு ஒவ்வொருத்தருக்கு தெரியுமிலங்க இந்த travel பண்றவங்க எல்லாத்துக்கு. அத வெச்சு சொல்றே, நானு அதிக இடத்துக்குப் போயிருக்கே travel பண்ணிருக்குறே, இந்த hotel நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிதா நா உங்ககிட்ட சொல்றே நானு, இந்த hotel நல்லா இருக்குது அப்டின்னு சொல்லி நா உங்ககிட்ட சொல்றே. நீங்க அதயே நம்பிக்கிட்டு வர்லா. travel ங்கறது எல்லா இடத்துக்குமே போயிட்டு வர்றதுதா. யாரோ எனக்கு ஒரு mobile number இந்த number கே இப்ப நீங்க பண்றிங்கல்ல phone, இந்த number ல இருந்து எனக்கு வந்து message பண்ணுங்க. இந்த எடோ அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு message பண்ணுங்க அந்த message அஹ் பண்ணிடிங்கனா நாங்க அந்த இடத்துக்கே வந்துட்டு நா உங்கள call பண்ணுவே. call பண்ணிடேனா நீங்க வெளிய வந்து உங்களுக்கு arrange உங்களுக்குப் பண்ணிருக்க வேண்டிய arrange பண்ணிருப்பிங்க பாத்திங்கலா, bag துணி இதெல்ல arrange பண்ணிருப்பிங்கள்ல, அதெல்லா எடுத்து நீங்க வச்சுக்கலா. அதயெல்ல எடுத்து வச்சுக்கலாங்க. இல்லங்க அது வந்து நாங்களே எடுத்து வச்சுப்போ. தனியா ஆள் வேணா, நானே எடுத்து நானே கூட எடுத்து வச்சுப்பே நாங்க. இல்லிங்க அதெல்லா எது இல்ல. extra fees எல்லா வேணா. நீங்க advance மட்டு ஒரு ஆயிரரூபா pay பண்றமாரி இருக்கு. அதுக்கு அப்றோ நீங்க trip முடிஞ்சதுக்கு அப்றோ வந்து full amount கொஞ்சம் குடுக்குறமாரி இருக்கு. ஹம் கூட்டிட்டு போவோங்க. நீங்க எந்த எந்தச் சொல்றிங்க, நீங்க எந்த எந்த இடம் சொல்றிங்களோ அந்த இடத்துக்கலா நாங்க கூட்டிட்டு போறோ. ஹம் சேரிங்க. என்னங்க? இல்லிங்க அதிகமாலா வராதுங்க. ஏனா அதிக பேர் வரிங்கல்லிங்க.

சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க. அஹ் வணக்கம் நான் என் பெயர் சியாமளாதேவி நான் இப்ப இன்னைக்கு அஹ் education அ பத்தி பேசப் போறேன் ஹம் education ங்கிறது ஹம் ரொம்ப important ஆனது ஹம் நம்ம education வந்து நம்மளோட அடுத்த level க்கு கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு கருவியா அமையுது இப்ப வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகம் பேர் படிச்சிருக்கமாட்டாங்க இப்ப ஆனா இப்ப உள்ள ஆஹ் வந்து இப்ப உள்ள காலநிலை பாத்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பா எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க அஹ் எந்தளவுக்கு படிச்சிருக்காங்களோ அந்தளவுக்கு full ஆ competition world ல நம்ம வந்து எப்படி நம்மள வந்து அஹ் shine பண்ணிகிட்டு முன்னாடி வரதுன்னு தான் பாக்கணும் so வந்து அதுக்கு வந்து கல்வி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருவியா செயல்பட்டுட்டிருக்கு இப்ப வந்து அந்த காலத்துல வந்து எல்லாருமே வீட்டுக்கு ஒருத்தவங்க படிக்கிறதே ரொம்ப கஷ்டமான situation ஆ இருக்கும் ஏன்னா அப்ப உள்ள பொருளாதார நிலை வந்து எல்லாமே ரொம்ப இதா இருக்கும் அதுக்கேத்த மாதிரி படிக்க வைக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு இது இருக்காது அஹ் இப்ப அப்படியெல்லாம் கிடையாது இப்ப எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த இத இப்ப உள்ள ஹம் வாழ்க்கை முறைல வந்து நம்மளுக்கு வந்து கல்வி வந்து அனைவருமே ஆஹ் க~ படிச்சா தான் நமக்கு நல்ல ஒரு இது இருக்கு இப்ப ஒரு வீட்ல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வீட்டில ஒரு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் வந்து பொம்பள பிள்ளைகளுக்கெல்லாம் எதுக்கு படிப்பு நீங்களாம் வந்து எதுக்கு marriage பண்ணிட்டு தான போக போறீங்க

நம்ம கல்வி வந்து ஆரம்ப காலத்திலயே இருந்து நல்லபடியா படிச்சிட்டு வந்தா தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும் ஹம் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா கல்வியிலே நிறைய ஒரு இது இருக்கு department நிறைய department இருக்கு so நம்ம எது நம்மளுக்கு தே~ தேவையானதுன்னு தே~ எது நம்மளுக்கு வ~ correct ஆ அமையுமோ அத choose பண்ணிட்டு நல்லபடியா நம்ம படிக்கணும் so வந்து படிப்புங்குறது நம்மளோட நல்ல குடிமகனாகவும் குடிமகனா இருக்கறதுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு சமூக சிந்தனை வழிபடுறதுக்கும் நம்மளுக்கு வந்து கல்வி வந்து ஒரு ஆயுதம்னு கூட சொல்லலாம் நல்ல ஒரு அந்த ஆயுதத்த வந்து நல்லபடியா பயன்படுத்தணும் ஹம் படிக்காம தயவு செய்து யாரும் இருக்காதீங்க அ~ நல்லபடியா படிச்சு next level க்கு நம்மளுக்கு ஒரு அடுத்த step போறதுக்கு கல்வி தான் ரொம்ப main so கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும் ஹம் பாத்தீங்கன்னா க~ அஹ் படிச்சா கண்டிப்பா நம்ம படிக்க படிக்க தான் நம்ம சிந்தனையும் நல்லபடியா எல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டிருக்கும் இப்ப நம்ம படிக்கிறதில்லாம அத teach சொல்லிக் கொடுக்கறதுலையும் இன்னுமும் நம்மளுக்கு வந்து அந்த அறிவு வந்து இன்னும் கொஞ்சம் develop ஆயிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வரப்போற generation ல என்ன தான் படிச்சாலும் நிறைய ஹம் அடுத்தடுத்து என்னன்ன ப~ அஹ் படிச்சிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இப்ப ஓரளவுக்கு level ஓட நிறுத்தாம அடுத்து என்ன நம்ம புதுசா தெரிஞ்சிக்கிறோம் அத மாதிரி கற்ற என்னைக்குமே வந்து

அத வந்து நம்ம வந்து நம்ம கல்வி நல்ல ஒரு படிச்சு தான் முன்னேறணும்னு தான் அப்படி சொல்லல படிக்காம sorry படிக்காம் முன்னேறணும்னு சொல்ல வரல படிச்சிட்டு முன்னேறி நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஆ~ நம்ம அந்த அளவுக்கு வந்து படிப்பு பாத்தீங்கன்னா நம்மள வந்து நல்ல முற்போக்கு சிந்தனை நல்ல ஒரு இதயும் முற்போக்கு சிந்தனை அறிவு வளர்ச்சி மேம்பாடு

so கல்விய வந்து நம்மளுக்கு எந்த இது வேணுமோ ஆஹ் எந்த department வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டு நம்மளோட வளர்ச்சிய கண்டிப்பா devel~ develop பண்ணனும் அஹ் அஹ் so வந்து அஹ் கல்விய வந்து தரமான கல்வியா வந்து அஹ் நல்லா choose நல்லா படிக்கணும் இப்ப அந்த காலத்துலல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி தான் சொல்லுவாங்க இங்கிலிஷ் வந்து வெறும் language மட்டும் தான் சொல்லுவாங்க ஆனா இங்கிலிஷ் வந்து language ம் கிடையாது நம்ம ஒரு அடுத்த level க்கு கொண்டு போணும்னா அத வந்து இப்ப வந்து தமிழ் வழி பயின்றா தப்பில்ல but அந்த இங்கிலிஷ் knowledge ஓட செஞ்சா தான் நம்ம அடுத்த level க்கு போறதுக்கு ஒரு முக்கிய ஒரு இதா இருக்கு so வந்து அஹ் கல்விய எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து முக்கியத்துவம் குடுத்து அத செயல்படுத்துறோமோ ஆரம்ப நிலையில இருந்து அது வந்து பின்னாடி நம்ம வளர்ச்சிக்கு நம்ம generation அடு~ வரப்போற எல்லாத்துக்குமே ஒரு இதா இருக்கும் ஹம் நம்ம அந்த கல்விய வந்து ரொம்ப ஒரு நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கும் சரி அஹ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தூண்டுகோலா அமைகிறது அஹ் education னால நிறைய விஷயம் ஒரு மாறுதலுக்கு உண்டாயிருக்கு ஒரு வீட்ல ஒருத்தவங்க படிச்சாலே ஹம் அந்த குடும்பத்தையே வந்து மாத்துற அளவுக்கு அந்த ஒரு இது இருக்கு பொருளாதார வளர்ச்சியிலயும் சரி ஒரு எல்லா ஒரு நல்ல ஒரு சிந்தனை நல்ல எல்லா விஷயத்திலயுமே வந்து கல்வி வந்து முழு முக்கியமான ஒரு அமைப்பா இருக்கு நம்ம வந்து அந்த கல்வி கற்காமல் இந்த இந்த கால கட்டத்தில இருக்காம அஹ் நல்லபடியா நம்ம ஆரம்பத்துல இருந்து அஹ் கல்வி நல்லபடியா கற்கணும் இப்ப கல்வி கற்கறதுக்கு நிறைய வழி முறைகள் நிறைய இப்ப government ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே முன்னாடியெல்லாம் வந்து school க்கு எல்லாம் ரொம்ப போறது படிக்க வைக்க முடியல அதனால தான் பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியல கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எவ்வளவோ government school இருக்கு அங்கயே காலை உணவுத் திட்டம் எல்லாமே தர்றாங்க books ல இருந்து uniform ல இருந்து so வந்து படிக்க முடியாதவங்க ஹம் கண்டிப்பா குழந்தைகள சேர்த்து நல்லபடியா படிக்க வையுங்க அது பின்னாடி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்ப கல்~ அஹ் கல்வி வந்து நம்ம கற்க கற்க தான் நம்மளுக்கு வந்து அறிவு வளர்ச்சி இன்னும் மேம்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து இப்ப வந்து கல்வி ஒரு எந்த ஒரு இதுலயுமே எந்த ஒரு துறையிலயுமே வந்து கல்வி வந்து ஒரு important ஆவே இருக்கு so நம்ம நிறைய துறைகளை பார்க்கலாம் ஹம் பாத்தீங்கன்னா இப்ப கல்வி கற்கறதில ஆசிரியர்கள் அவங்க நம்ம teaching line அஹ் அப்புறம் வந்து தொழில் அஹ் தொழில் சா~ தொழில் சார்ந்த கல்விகள்னு பார்த்தா அந்த ITI அந்த மாதிரி இது next பாத்தீங்கன்னா நம்ம அஹ் அடுத்த அடுத்த level வந்து engineering doctor so எல்லாத்துக்குமே வந்து ஆஹ் basically நம்ம வந்து கல்வி வந்து ரொம்ப மூலாதாரமா இருக்கு நம்ம ஆரம்ப நிலையில இருந்து கல்விய நல்லா முறையா பயின்று நமக்கு என்ன துறை வேணுமோ அத correct ஆ நம்ம வந்து ஆஹ் choose பண்ணிட்டு அதுல வந்து நம்ம நல்லா வளர்ச்சி அடையணும் ஒரு கல்வி வந்து ஒரு ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு ப~ உருவாக்கும் அஹ் so வந்து நம்ம வந்து கல்விய வந்து முறையோட நல்லா அத ஆரம்~ ஆரம்ப நிலையிலிருந்து நல்லா பயின்று வந்தோம்னா நல்லது ஹம் அதுக்கேத்த மாதிரி நீங்க இங்க உங்களுக்கு தமிழ் வழி பயின்று இருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கு வந்து நல்லது தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு language extra language பாத்தீங்கன்னா இங்கிலிஷ்லாம் வந்து நம்ம அந்த விஷயம் என்னங்கிறது தெரிஞ்சாலும் அத வந்து expression பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த english தேவைப்படுது so அதையும் எல்லாத்தையும் நம்ப அப்படியே அஹ் எல்லாத்தையும் முறையா பயின்று வரணும் ஹம் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ப நம்மள நம்ம அஹ் நம்மள நம்ம தன்னம்பிக்கையோடு அஹ் இருக்கணும் அது வந்து கல்வி வந்து அது ஒரு முக்கிய தூண்டுகோலா இருக்கு ஹம் இப்ப முன்ன மாதிரியெல்லாம் ஆரம்பத்துல தான் ரொம்ப இது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இப்ப கிடையாது கண்டிப்பா அஹ் எல்லாருக்கும் நல்லா எல்லாரும் நல்லா படிக்கணும் படிச்சு அடுத்தடுத்த level க்கு வந்துகிட்டே இருக்கணும்

இப்ப வந்து நம்ம வந்து ஏன் படிக்காம கூட முன்னேறலாம் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம படிச்சு நல்லபடியா ஹம் கல்விங்கறதே ஒரு அழியாத செல்வம் தான் நம்ம அத இன்னைக்கு என்னைக்கு இது இருந்தாலுமே நம்மளோடது தான் வந்து அந்த செல்வத்தை வந்து யாருமே அழிக்க முடியாது நம்ம இன்னும் கத்துக்க கத்துக்க தான் நம்மளோட அறிவு வளர்ச்சி அஹ் எல்லாமே மேம்படும் அஹ் இப்ப நம்ம வந்து நல்லா படிச்சிட்டு ஒரு life அ life அ run பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்லா படிச்சோம்னா அதுக்கேத்த மாதிரி நல்ல job அமையும் நல்ல job அமைஞ்சிச்சுனா நல்ல நம்மளோட குடும்ப ம~ நிலையும் நல்லபடியா மாறும் அஹ் அதுக்கேத்த மாதிரி நம்ம பொருளாதார வளர்ச்சியும் மாற்றமடையும் எல்லாமே நம்மள வந்து மாற்றமடையும் அதுக்கு நம்ம முக்கியமானது இது ஆரம்ப நிலையிலேயே வந்து கல்விய சரியான முறையில பயின்று அஹ் கண்டிப்பா அத நல்லபடியா முடிச்சிட்டு அடுத்தடுத்த level க்கு நம்மள வந்து உருவாக்கணும் அது தான் இப்ப உள்ள இது நல்லது அதே மாதிரி இப்ப practical life லயும் சரி நம்ம நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போனா தான் நம்ம அடுத்த அடுத்த இது நம்ம generation அ புள்ளைங்கள அஹ் எல்லாரையுமே வந்து நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போக முடியும் so இப்ப உள்ள காலகட்டத்தில கல்வி வந்து ரொம்ப important அஹ் யாருமே படிக்காத மேதைகளும் இருக்குறாங்க நான் இல்லன்னு சொல்ல வரல இருந்தாலும் படிக்காத மேதைகள நீங்க கொஞ்சம் தான் சொல்லலாம் படிச்ச மேதைகள நம்ப நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் so படிப்பு வந்து ரொம்ப முக்கியம் அஹ் படிப்பு தான் நம்மளோட தன்னம்பிக்கையை நல்லா வளர்க்கும் நல்ல ஒரு நல்லொழுக்கம் அஹ் நல்ல ஒரு அறிவு சார்ந்த சிந்தனைகளை மேம்படுத்த ஒரு திட்~ நல்லான சரியான முடிவுகளை திட்டமிடுதல்

ஹம் இது தான் இப்ப உள்ள situa~ இப்ப உள்ள காலகட்டத்தில ரொம்ப முக்கியமானது ஹம் okay வா நீங்க வந்து நல்லபடியா படிச்சிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு எந்த துறைகள் சார்ந்திருக்கோ அந்தத் துறைகள நீங்க அதுல ந~ உங்களோட ஈடுபாடோட இருந்து நீங்க நீங்க அடுத்தடுத்த level க்கு கொண்டு போலாம் so கல்வி வந்து ரொம்ப important அத வந்து நீங்க எந்தளவுக்கு அத ஆரம்ப நிலையிலேயே கண்~ அத ஒரே level ஆ கொண்டு போறீங்களோ நீங்க படிச்சு அடுத்தடுத்த இதுக்கு வந்து நீங்க வந்து உங்கள shine பண்ணிக்கலாம் ஹம் எந்தத் துறையானாலும் சரி எந்தத் துறையிலையும் உங்கள நீங்களே வந்து நல்ல ஒரு கல்வி நல்ல ஒரு ஹம் கல்வியோட நல்லா அத நீங்க அத life ல அத கண்டிப்பா அதோட jo~ jo~ அதோட பயணிச்சீங்கனா ஒரு மு~ ஒரு வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கைய வாழ முடியும் so கல்வி வந்து ரொம்ப important

வணக்கம் தன்விஷ் அம்மா நல்லா இருக்கீங்களா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 அஹ் நல்லா இருக்கேங்க என்னங்க என்ன சி~ என்ன ஒரு சிறப்பான விஷயம் இன்னைக்கு என்ன சமைச்சீங்க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 எனக்கு ஆமாங்க அஹ் எனக்கு நவம்பர் மாதம் திருமணம் ஆச்சு so ஆ இந்த மாதம் தல பொங்கல்தாங்க தல பொங்கல்தான் அஹ் நீங்க என்ன ஒரு யோசனை வச்சிருக்கீங்க தல பொங்கலுக்கு உங்க பொங்கலுக்கு உங்க பாப்பா இருக்கா பாப்பா வந்து முத வருஷம் அஹ் எனக்கு தெரிஞ்சு முத வருஷம் முடிஞ்சிருச்சு இல்லைங்க இது இரண்டாவது வருஷம்ல அஹ் அஹ் முதல் வருஷம் முடிஞ்சுச்சு அவங்க முத பொங்கலுக்கே வந்துட்டாங்க இது ரெண்டாவது வருஷம் ஒரு ஒரு எங்கயும் போற மாதிரிலாம் எதுவும் திட்டம் போடல அப்போதைக்கு எங்களுக்கு தோண்றப்ப சாமி கும்பிட்டு கோயிலுக்கு மட்டும் போவோம் முடிஞ்சா இங்க ஏதாவது பக்கத்துல படம் பாக்க எதுவும் போனா உண்டு உங்க ஊர்ல எப்படி ஜல்லிக்கட்டு எல்லாம் இந்த வருஷம் இருக்கா

அஹ் ஜல்லிக்கட்டு நடக்குங்க நம்ம சுத்துவட்டாரத்துல அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காளையும் ஒரு ஒரு இனத்தை சேர்ந்தது அந்த காலத்துல விவசாயத்துக்கு காளைங்கள தான் அதிகமா use பண்ணாங்க இப்ப வந்து நவீன வகை வாகனங்கள்ல use பண்றாங்க முன்னெல்லாம் அப்படிலாம் இல்லங்க எல்லாத்துக்கும் நம்ம இந்த காளை மாடுங்கள தான் அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதுல ஒரு நல்ல விஷயம்னு பாத்தீங்கன்னா நான் அந்த ஏறு தழுவுதல் அதுதான் நீங்க சொல்ற இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஏறு தழுவுதல் இதில அப்படின்றது என்னன்னா அந்த மாடோட திமிலை வந்து புடிக்கணும் புடிக்கணுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது மாடோட திமில் பார்த்தீங்கன்னா அது கொம்புக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும் அஹ் அதெல்லாம் நீங்க நேர்ல பார்த்தாதாங்க அதோட ஆர்வம் ரொம்ப பெருசாகும் மக்கள் நிறைய பேர் நிறைய பேரு எதிர்ப்பு சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆனா அப்படியெல்லாம் இல்லைங்க ஜல்லிக்கட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லப்போனா நம்ம பாரம்பரியமா பழங்காலங்கள்ல நம்மளை ஆரோக்கியப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக வந்த ஒரு விஷயங்கள், மிருகங்களுக்கு இணையா மனிதன் தன்னை வந்து காட்டிக்கறதுக்கான சில சில விளையாட்டுகள் இந்த மாதிரியான விளையாட்டுகளை நமக்குள்ள வச்சிருந்தோம் சில நேரங்கள்ல சில ஊர் சில மாநிலங்கள் சில நாடுகள்ல எல்லாம் என்னன்னா யானை கூட சிங்கம் கூட சண்டை போடுற காலங்களும் இருந்தது ஆனா இது சமீப காலத்துல எல்லாம் இதெல்லாம் அழிஞ்சு அழிஞ்சு அழிஞ்சு வந்துருச்சு ரோமானிய வம்சங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் சில மிருகங்களோட அழிஞ்சிட்டாங்க so இந்த மாதிரி அவங்களோட சம்பிரதாயங்கள் அவங்களோட வழக்க முறைகள்லாம் அழிஞ்சு போயிருச்சு அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இன்ன வரைக்கும் அழியாம நம்ம இந்த விஷயத்த வந்து கடைபிடிச்சு கை வந்து~ கைகோர்த்து கூட்டிட்டு வந்துட்டிருக்கோம் so ஏறு தழுவுவது என்றது ஒரு வீரமான ஒரு விஷயங்க நீங்க என்ன க~ think பண்றீங்க இது எப்படி என்ன மாதிரி